ஆஹ் okay sir okay, idea நல்லா இருக்கு set பண்ணிடலாம் sir okay இப்ப வந்து இந்த gift அ அனுப்ப வேண்டிய address சொல்லவே இல்ல ma'am அவங்க அவங்களோட name அவங்க name தர்ஷினி தர்ஷினி okay, age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

age twenty-two age twenty-two twenty-two வா இப்ப ந~ twenty-two நடந்துட்டு இருக்குதா next twenty-three அப்படித்தானே?

உம் twenty-three அப்போ வந்து age twenty-two, address address அஞ்சுகிராமம் அஞ்சுகிராமம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுடுமா ma'am ஓ sorry sir ஸ்ரீ லக்ஷ்மிபுரம் அஞ்சுகிராமம்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

ஸ்ரீ லக்ஷ்மிபுரம் ஸ்ரீ லக்ஷ்மிபுரம்

அஞ்சுகிராமம் இதுல nearest landmark ஏதாவது இருக்குதா

CSI church அஞ்சுகிராமம் okay ma'am இப்ப வந்து இப்ப அவங்க number இல்லாம அவங்க family number, brother, sister ஏதாவது number இருக்குமா?

இல்ல actual ஆ இது எதுக்கு கேட்குறேன்னா birthday அன்னைக்கு அவங்ககிட்ட phone பண்ணி உங்களுக்கு gift வந்திருக்குன்னு சொல்றதை விட family members யாருக்காவது phone பண்ணி அவங்க address அ correct ஆ அஹ் correct ஆ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் deliver பண்றதுக்காகக் கேட்கிறேன்.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 ஆஹ் okay, family members யாராவது ஒரு number ஒரு நிமிஷம் sir sir note பண்ணிக்கோங்க.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

five two one nine double four eight seven zero six five two one, correct ஆ

அனுஷா okay ma'am, so இது வந்து ஜூலை twenty-two, correct ஆ ஜூலை twenty

சரி okay ஜூலை twenty க்கு இந்த gift, okay ma'am நீங்க once நீங்க payment பண்ணிட்டு எனக்கு confirmation க்கு இது மட்டும் confirmation message மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த gift அ ready பண்ணிட்டு

design mail நீங்க அனுப்புற mail நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு mail அனுப்பி விடுங்க mail உக்கும் அனுப்புறேன், வாட்ஸ்அப்லயும் photo அனுப்புறேன்

அதுல ஏதாவது உங்களுக்கு changes எனக்கு இந்த colour வேண்டாம் இந்த colour நல்லா preferable ஆ இல்லை இல்லை பிடிக்காது அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கச் சொல்லுங்க நம்ம மாத்திக்கலாம்

okay வா அப்புறம் அந்த card க்கு நீங்க wordings அனுப்புறேன்னு சொன்னீங்க அதை அனுப்புனீங்கன்னா அதோட designs உம் உங்களுக்கு அனுப்புறேன்.

இது இல்லாம வேற எதாவது extra வா cake ஏதாவது extra வா சேர்த்து order பண்ணி அனுப்பனுமா? ஆஹ் cake வேண்டாம் sir அதை நாங்க இன்னொரு shop ல order பண்ணிட்டோம். இது மட்டும் correct ஆ send எங்க shop ல இல்லை இங்கயா நீங்க என்ன prefer பண்றீங்களோ அதே மாதிரி அந்த time க்கு போய்ச் சேரும் அதுக்காகக் கேட்டேன்.

ஏன்னா night எப்படியுமே, எப்படியுமே night நாங்க ஒன்பது, பத்து மணிக்கு deliver பண்றோம். பண்ணும்போது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய friends உ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய family members க்கு தான் பண்ணப்போறோம் so அந்த night twelve உக்கு surprise ஆ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இது உங்களுக்கு use பண்ணிக்கலாம் அதுக்குத்தான் கேட்கிறேன். உம் அப்போ okay sir. அப்போ rate எல்லாம் budget எப்படி உங்களோடதுல? நீங்க என்ன cake சொல்றீங்களோ அதுக்கு தக்கன rate நீங்க ordinary cake சொன்னீங்கன்னா three hundred ல இருந்து cake இருக்குது. அதே three thousand வரை five thousand வரை cake இருக்குது. நீங்க என்ன cake சொல்றீங்களோ அதோட rate homemade cakes available ஆ ஆஹ் homemade cake ல என்ன வ~ என்ன flavor வேணும்?

black forest அப்படின்னா seven hundred minimum rate ஆகும். அதுல வந்து ha~ half KG seven hundred ல வரும். hello

ஆஹ் half KG seven hundred ல வரும் அதுக்கு மேல நீங்கச் சொல்றீங்கன்னா அஹ் one KG வேணும்னா உங்களுக்கு thousand, thousand two hundred ல பண்ணித்தரலாம். உம் half KG போதும் sir okay, half KG அதுக்கு மேல designs வந்து ஏதாவது preferred designs இருக்கா அஹ் nuts designs, designs இல்லன்னா sprinkled chocolate designs அந்த மாதிரி ஏதாவது designs specific ஆ இருக்குதா? ஆஹ் chocolate overload அஹ் மாதிரி பண்ணுங்க sirblack forest பண்றது மாதிரி ஆனா மேல full ஆ chocolate overload இருக்கணும் okay, okay chocolate ல chocolate போதும் இல்ல ஆஹ் போதும் sir, sprinkles நிறைய நீங்க add பண்ணுங்க sprinkles வந்து candy sprinkles வேணுமா chocolate sprinkles வேணுமா

full ஆ chocolate அதாவது black forest cake உ with only chocolate வந்து அஹ் decoration பண்ணனும். வேற எதுவும் வேண்டாம்.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

ஆஹ் name போடணும் sir, happy birthday தர்ஷினி happy birthday okay தர்ஷினி correct ஆ spell பண்ணுங்க DH

INIokay இந்த naming போட்டு age வந்து twenty-two, twenty-two இப்ப twenty three ன்னு போடணும் correct ஆ ஆஹ் age எல்லாம் cake ல mention பண்ண வேண்டாம். just happy ba~ birthday தர்ஷினி போட்டா போதும்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

இல்லை dancer ன்னு போடுறதா இல்ல dance ஆடுற இந்த sa~ smiley இருக்கும்ல, அந்த மாதிரிப் பொம்மை மட்டும் design போட்டுவிடணுமா? sir உங்ககிட்ட நல்ல baker இருந்தாங்கன்னா இந்த smiley கூட நீங்க draw பண்ணலாம் பிரச்சனை இல்ல. okay, okay, okay அப்ப dancers இது designs preferred designs correct ஆ?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

okay இதுக்கு இப்ப வந்து total ஆ நீங்க pay பண்ண amount வந்து thousand four hundred for gift உ right ஆ இப்ப வந்து seven hundred for cake

so two thousand hundred rupees நீங்க to~ அஹ் total ஆ pay பண்ணனும்.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

okay வா? அப்ப ஜூலை nineteenth ஜூலை nineteenth உங்களுக்கு எல்லா copy யும் கிடைச்சுட்டு that means எல்லா proof அயும் நீங்கப் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் okay அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஜூலை nineteenth ஒரு fivePM க்கு முன்னாடி balance thousand hundred அயும் pay பண்ணிடுங்க.

ஆஹ் okay sir, correct time ல பண்ணிடுங்க sir ஆஹ் sure, sure correct ஆ பண்ணிடலாம் okay வா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 ஓ event management எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா? yes, yes, yes எல்லாமே இருக்குது.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 okay, okay, sure கண்டிப்பா சரி வேற ஏதாவது நீங்க payment பண்ணிட்டு எனக்கு இது மட்டும் அனுப்புங்க. okay வா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

hello

கலை எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் வாசு நீ எப்படி இருக்க உம் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க, அம்மா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நாளாச்சு call பண்ணவே இல்லை ஆமா கொஞ்சம் busy ஆயிட்டேன் வேலைக்கு வேறப் போறேன்ல இப்போ அதனாலேதான். அப்படியா என்ன வேலைக்கு போற சொல்றேன் சரி முதல்ல சாப்பிட்டியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் call பண்ணி இருக்க. சாப்பிட்டியா என்ன? அஹ் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க?

சரி சரி அதான் சரி சண்டே பார்த்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்.

நீ work போறதே எனக்குத் தெரியாதே. என்ன work க்கு போயிட்டு இருக்க என்னப்பா நீ plus two க்கு அப்புறம் என்ன படிச்சே ரொம்ப நாளாச்சு எதுன்னு கேட்கவே இல்லை நானு. ஆமா college உ இங்க நம்ம தேவாங்கர் college இருக்குல்ல

அங்க college படிச்சேன் மூணு வருஷம் அங்கதான்

என்னா major எடுத்த படிச்ச இப்ப என்ன work பண்ணிட்டு இருக்க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 அப்படியா என்ன படிச்ச அப்படி சொல்லு. நான் college ல BA இங்கிலிஷ் படிச்சேனா

நான் இப்ப work பண்றது வந்து என்னன்னா data entry மாதிரி work பண்ணிட்டு இருக்கேன் plus tele calling உ audio recording local லதான் பாக்குறியா இல்லைன்னா கொஞ்சம் வேற ஊர்ல பாக்குறியா

சரி சரி சரி salary எல்லாம் எப்படி இருக்கு job எப்படி போகுது நல்லா போகுதா உம் salary எல்லாம் நல்லாதான் கொடுத்தாங்க போன மாசம் மட்டும் training period ன்னு சொல்லி கம்மியா கொடுத்தாங்க.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 அஹ் easy யாதான் இருக்கு எனக்கு distance அதிகம் அதனால வர முடியாதுன்னா நான் வீட்டுலதான் இருக்கேன். எந்த job க்கும் try பண்ணல degree முடிச்சதோட சரி அப்படியே வீட்டுலயே இருக்கேன். work from home job எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இனிமே வந்து நிறைய work from home job லாம் நம்ம வந்து provide பண்ணலாம்ன்னு இருக்கோம் அந்த போல சொல்லியிருக்காங்க நீ interested ஆ work from home னா எந்த மாதிரி இருக்கும் work from home உ

handwriting job இது நிறைய பேர் சொல்றாங்களே ஒரு சிலது fake ஆ இருக்குது amount மட்டும் pay பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இந்த மாதிரி எழுதிக் கொடுத்துட்டு amount ஏ கொடுக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ சொல்றது இப்படி real ஆ fake ஆ இல்லை ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்ஆப்ல எல்லாம் நிறைய நானும் பார்த்திருக்கேன். நானும் fake அப்படின்னுதான் நினைச்சேன்

ஆனா இப்ப நான் office ல work பண்றதுனால அது fake ஆ real ஆன்னு சொல்லி வந்து நான் எதுனாலும் அவங்ககிட்டயே வந்து doubt கேட்டறலாம் இல்ல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

first மட்டும் thousand five hundred pay பண்ணற மாதிரி சொல்லிருக்காங்க எனக்கு அஹ் எல்லாத்துலயுமே அந்த handwriting job னாலே அந்த thousand five hundred pay பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க இதனால பரவாயில்லை வாசு. நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்ததுல three thousand, five thousand pay பண்ணிதான்.

அஹ் அதான் கேக்குறேன் நான் ஆனா amount pay பண்ணிதான வாங்கணும்னு சொல்றாங்க நிறையா. ஆமா ஏன்னா அப்பதான் நம்மளும் ஒரு இதோட எழுதுவோம்ல இல்லை நானும் நிறைய job try பண்ணிட்டேன்பா எல்லாமே என்னென்ன amount கேக்குறாங்க. first ஆ amount pay பண்ணணும் அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு யோசனையாதான் இருக்கு. நிறையா இந்த work from home work from home ன்னு சொல்லிட்டு amount அ இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாதான் இருக்~

ந~ நமக்கு என்ன doubt னாலும் நம்ம க~ கண்டிப்பா correct ஆ எழுதி முடிச்சிருக்கணும் இப்ப வந்து weekly seventy-five pages வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. pages எழுதி இருக்கணும். suppose நீ seventy four வரையும் எழுதிட்டு one page மட்டும் எழுத முடியலைன்னு சொன்னாலும் உன்னோட ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் அவ்வளவுதான் அப்படியா அப்போ seventy-five pages இப்போ திரும்ப ஆயிரத்தி ஐந்நூறுஅப்ப நீ seventy-five pages எழுதி கொடுத்தா நமக்கு எவ்வளவு கொடுப்பாங்க thousand five-hundred weekly

இந்த demo எல்லாமே அவங்களே கொடுத்திருந்தாங்க நான் சும்மா அங்க office ல free time ல பார்ப்பேன்.

அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இரண்டு column அந்த இரண்டு காலத்துல வந்து அஹ் பார்க்க easy யாதான் இருக்கு ஆனா எழுதி கொண்டு வருவாங்கல்ல அவங்களோட sample யும் பார்த்தேன் ஹம் ஏன்னா நிறைய பேரு வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா எழுத முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க waste amount waste amount கட்றதே waste உ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் கேட்டேன்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 எழுதிரலாம் அப்படின்னு ஒரு easy யாதானே இருக்கு இது எதுக்கு எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு feel ஆகும் உம் ஆன எழுதிட்டு வந்து கொடுத்திருப்பாங்க இல்லையா அவங்களோட paper அ பார்க்கும் போதுலதான் அஹ்